குரு ஹரிராய் பதினாறு ஜனவரி ஆயிரத்தி அறநூற்று முப்பது இருபது அக்டோபர் ஆயிரத்தி அறநூற்று அறுபத்தி,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

ஸ்ரீகுரு ஹரி ராய் சாஹிப் சீக்கியர்களில் ஏழாவது குரு ஆனார். அவர், குரு அர்கோவிந்த் சாஹிப் ஜீன் பேரன் மற்றும் பாபா குர்திதா மற்றும் ஜீயின் மாதா முகாஸ் கௌரி மகன் ஆவார். அவர் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஆறு பத்தொன்பது மார்ச் அன்று ஜாஜ்பூர் சாகிப்ல் பிறந்தார். கியான் கெயின் சிங்ன் கூற்றுப்படி ஸ்ரீ குரு அர்கோவிந்த் சாஹிப் இறப்பதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு. ஆயிரத்தி அறநூற்றி நாப்பத்தி இரண்டு கி. பி யில் ஸ்ரீ குரு ஹரிராய் சாஹீப் சிம்மாசனத்தில் அமர்த்தப்பட்டார். ஸ்ரீ குரு ஹரிராய் சாஹீப் தனது குழந்தை பருவத்தில் இருந்தே கடவுளின் பஜன் சந்தியில் ஈடுபட்டிருந்து துறவி சுபா மற்றும் தத் தன்தோகின் உருவமாக இருந்தார். அவர் ஸ்ரீ குரு அர்கோவிந்த் சாஹீப் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார் மற்றும் எப்போதும் அவரது முன்னிலையில் வாழ்ந்தார். குருஜி மிகவும் மென்மையாகவும் அமைதியாகவும் இருந்தார்.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 கி. பி. ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி அறனூற்றி நாப்பத்தி நாலு ஸ்ரீ குரு அர்கோவிந்த் சாஹீப் அரியணை ஏறிய பிறகு குருட்பாடியில் முழுபொறுப்பையும் ஏற்று கொண்டார். குரு இரண்டாயிரத்து இருநூறு உயர்மட்ட சிங் வீரர்களை கொண்ட ராணுவ குழுவுடன் வாழ்ந்தார். அவர்கள் கல்சாபண்தீர்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 வாழ்க்கை பயணத்தின் போது குரு ஹரிராய் ஜீயும் பாலாஜி கிராமத்தில் அவரது பாதங்களை கண்டார். இங்குதான் குரு ஹரிராய் பூங்கா அவரது நினைவாக கட்டப்பட்டுள்ளது. குருஜீயும் மிகவும் அன்பானவர். அவர் யாரிடம் கேட்டாலும் அல்லது அடைக்கலம் தேடினாலும் பதில் சொல்லவில்லை. குருவின் கருவூலத்தில் மிகவும் அரிதான மற்றும் விலைமதிப்பற்ற பொருள்கள் deposit செய்யப்பட்டுள்ளன. எவருக்கும் உதவ முடியும் என்பதால் சங்கத்தினர் வழங்கிய மதிப்புமிக்க பொருள்கள் சிறப்பாக வைக்கப்பட்டிருந்தன. ஒருமுறை பேரரசர் ஷாஜகானின் மகன் தாரா சிக்கோ மிகவும் நோய்வாய்ப்பட்டார். குருவின் உதவியாலும் முனிவர்களின் முயற்சியாலும் தாரா சிக்கோ ஆரோக்கியம் அடைந்தார். கி. பி. ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழில் தாரா சிக்கோ நாகூர் செல்லும் வழியில் குருவுக்கு நன்றி தெரிவிக்க கீரத்பூர் சாஹீப் வந்தார்.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

தனி அவை வைத்து காந்திலாவை சி வி சித்து சுவாமித்தன்னா எப்போதும் அருளும் அகழ்வும் தான் குரு இந்த கொள்கையை மனதில் வைத்து அவர்களின்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

குரு ஜீ இளைஞர்களை ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வைத்திருக்க மால் அஹராசி ஆதரித்தார். குருஜீயின் பிராத்தனையை கேட்டு ரானா . குருஜீயின் அடைகலத்திருக்கு வந்தார். அவர் தொட்டில் நோயாளி. பல்லாக்கில் அமர்ந்து வந்தான். சௌத்ரி காலே அவர்கள் லங்கரை கேக்குறீர்கள் என்று பேசிய போது அப்படியானால் குரு என்ன சொன்னார்? குருஜீயின் அருளால் குணமடைந்து குதிரையில் வீடு திரும்பினார். குருஜி மல்வா மக்களுக்கு உபதேசம் செய்ய வந்தபோது வாய்ரூபா கங்கர் முதலிய கிராமங்களில் கிராமங்கள் மெகர் கிராமத்தை அடைந்தார். இங்கு வாய் மோகனின் மகன் தௌத்ரி காலே குருஜீ முழு மனதோடும் ஆன்மாவோடும் சந்தித்தார். ஒரு நாள் தௌத்ரி கலா தனது மருமகன் அக்புல் மற்றும் சம்சாரியை தன்னுடன்அழைத்து வந்த அந்த குழந்தைகள் இருவரும் பசியால் குருஜீயின் முன் வயிற்றை அடிக்க ஆரம்பித்தனர். குருஜீ சிரித்து கொண்டே குழந்தைகள் என்ன கேக்கிறார்கள். லங்கரை கேக்கிறார்கள் என்று தௌத்ரிகாலே கூறினார். அவர்களின் சந்ததியினர் ஆட்சி செய்வார்கள் என்றும் அவர்களின் லங்கர்கள் பல இடங்களில் ஓடுவார்கள் என்று உறுதி அளித்தார். வாஹப் புலின் இரண்டு மகன்களான வாய்தல்லோபா மற்றும் வாய்ராமனின் வழி தோன்றல்கள் நவாப் பாட்டியாலா மற்றும் புதின் உறுதி அளித்தார். மாவட்ட ஜிங் ஆகிய சமஸ்தானங்களை நிறுவினார். சேர்பஞ்சாப் மகாராஜா ரஞ்சித்சிங்கும் இந்த இந்த புல்கியத்தை சேர்ந்த சர்தார் சஸ்வத்சிங் ஜிந்தாவேலேவின் இரண்டாவது மகன் ஆவார். இதனால் குருவின் ஆசை நிறைவேறியது. இந்த சர்தார்காரர்களால் பஞ்சாபின் அதிர்ஷ்டம் பிரகாசமாக இருந்தது. பிரகாசமாக இருந்தது.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

குருஜீயின் திறன் பிற உபகாரங்களை விட்டு சென்றார். சென்றார். ஆயிரம் ஆயிரம் rider களுடன் டெல்லிக்கு சென்று கொண்டிருந்த முகம்மது யார்கான் இந்த டோல் கருவி பொருள் ஹரிராய்ஜீக்கு சொந்தமானது என்று கேள்விப்பட்டதும் என்ன எண்ணம் தோன்றியது? ஆயிரம் rider களுடன் டெல்லிக்கு சென்று கொண்டிருந்த முகம்மது யார்கான் இந்த டோல் கருவி பொருள் குரு ஹரிராய்ஜீக்கு சொந்தமானது என்று கேள்விபட்டதும் தனது தந்தை முப்பலாக்

வெகுதொலைவில் வாழ்ந்த வாய்கோராஜி தனது வீரர்களுடன் அந்த இடத்தை அடைந்தார். இருதரப்பினிலும் பெரும் பதற்றம் நிலவியது. சீக்கியர்கள் துருக்கியர்களை கொன்றதன் மூலம் அவர்களை

அவமானபடுத்தாமல் காப்பற்றினார். இந்த செய்தியை குருஜீயிடம் பகீர் சொன்னபோது குரு சாஹீப் பாய் கோரிடம் சொன்னார் அவரிடம் தங்களுக்கு அழைத்து வர குதிரைகள் அனுப்பபட்டன. பாய் கோரா குருஜீயின் முன் சென்ற போது அவர் மகிழ்ச்சி அடைந்து பாய் கோராவின் அனைத்து பாவங்களையும் மன்னித்தார்.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 ஐந்து செயல்களை செய்து விட்டார். பாபா புட்டாஜியின் மகன் பாய்கானா புரியாவின் திலகத்தை வைத்தார். இதை எதிர்த்து அவர் உயிரிழந்தார். இறப்பு? ஜனவரி பதினாறு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பது ஜாக்பூர் சாஹீப் ரூப்நகர் பஞ்சாப் முகலாய சுல்தா இப்போது இந்தியா

மதம்? கற்றறிந்த. ராம்ராய் மற்றும் ஹரிக்ருஷ்ணா. பெற்றோர்? பாபா குர்திதா தந்தை மாதா இவள்கவூர்தாய்.

குரு ஹரிகிருஷ்ணா, அனைவருக்கும் வணக்கம். வேலை அப்படிங்குறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வேலை அப்படீங்குறதுல அரசாங்க வேலை தனியார் வேலை அப்படீன்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான வேலைகள் இருக்கு. அரசாங்க வேலைக்கு நம்ப போகும் போது நமக்கு பாத்தீங்க அப்படின்னா போட்டியாளர்கள் ரொம்பவே அதிகமா இருப்பாங்க. தனியார் வேலைகளை நம்ம ஒப்பிடும் போது அரசாங்க வேலைகள் நமக்கு நிரந்தரமாவே இருக்கும். தனியார் வேலைகள் வந்து நம்ம நிரந்தரம் அப்படின்னு சொல்லி சொல்லி விட முடியாது. இந்தக் காலத்துல மக்கள் வந்து வேலைக்கு போறதுக்காக ரொம்பவே கடினமா உழைச்சுட்டிருக்காங்க. ஆனா ஒவ்வொரு நிறுவனமும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வேலைகளுக்கு சரியான நபருக்கு சரியான வேலை அப்படீன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிறுவனங்களும் அவங்களுக்கு தேவையான சரியான நபர்களை தேடிட்டு இருக்காங்க. இந்த சரியான நபர் இந்த வேலைக்கு இவரு தான் சரியா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சரியான நபரை வந்து ஒவ்வொரு நிறுவனமும் தேடிக்கிட்டு இருக்காங்க. so நமக்கு வந்து அந்த நல்ல சரியான நபர் எங்க கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சரியான நபரை வந்து தேடிட்டு இருக்காங்க. இந்தக் காலக் கட்டத்துல வேலை கிடைக்குறது அப்படின்னாலே ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இந்த கால கட்டத்துல நம்மளோட

company நிறுவனம் வந்து உங்ககிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க. உங்களுக்~உங்களுக்கு வந்து software பத்தி தெரிஞ்சுருக்கணுமா? உங்களுக்கு நல்ல editing skills வேணுமா? இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனமும் அவங்களோட நிறுவனத்துக்கு இப்போ கணக்காளரா நீங்க போறீங்க அப்படின்னா ஒரு நிறுவனத்துக்கு ஒரு நிறுவனம் வந்து உங்க கிட்டவந்து என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கணக்கியல் சம்மந்தமா எல்லா எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு தெரியுதா? அதாவது கணக்கியல் software ஆன tally ய பத்தி cle~clear ரா வந்து உங்களால அதுல வந்து work பண்ண முடியுதா? அ~அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு உங்களை வந்து ஒரு pre test பண்ணி பாப்பாங்க. so இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனமும் அவங்களுக்கான விஷயங்கள் பத்தி வரக்கூடிய அஹ் வேலைக்கு apply பண்ணக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுருக்கா? அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து knowledge இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பரீட்சை மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க இந்த காலக்கட்டத்துல வேலை செய்யக் கூடிய ஒரு இளைஞராவோ இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட திறமையை மட்டும் கொஞ்சம் வளத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா எல்லா வேளைகளிலுமே உங்களால easy யா வந்து உள்ள போக முடியும். அதுக்கான வாய்ப்புகளையும் இந்தக் காலக்கட்டத்துல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படுத்திக் குடுத்துட்டு இருக்காங்க. இந்தக் காலக்கட்டத்துல படிச்சு முடிச்சு எத்தனையோ மக்கள் வந்து வேலை இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கிடைக்கின்ற வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க படிச்~படிச்ச படிச்சது வந்து பட்டப் படிப்பாக இருந்தாலும் வேற வழியே இல்லாம கிடைக்கின்ற வேலைகளுக்கு அவங்~அவங்க வந்து இப்போ கணக்கியல் சம்மந்தமா படிச்சுருக்காங்க அப்படின்னா கணக்கியல் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு போகாம ஒரு software டாவோ இல்ல ஒரு editor ஆவோ இந்த மாதிரி அவங்களோட field டையும் தாண்டி மற்ற வேலைகளுக்கு போறாங்க. so அந்த field லயே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட efforts போட்டு அவங்களோட திறமையை வளர்த்துகிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட வாழ்க்கை ஒளிமயமா இருக்கும் இல்லை நாங்க வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கறது வந்து நிச்சயமே கிடையாது. எல்லாரும் வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கறதும் கிடையாது. ஒரு சிலர் நினைச்சாங்க அப்படின்னா அவங்களால ஒரு சொந்தமா ஒரு தொழில் கூட தொடங்க முடியும். ஏன்னா இந்தக் காலக்கட்டத்துல அவங்க ஒரு சொந்தமா தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அவங்களும் அவங்களோட நிறுவனத்துல ஒரு நூறு பேர் இருநூறு பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு குடுக்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கலாம். ஏன்னா இந்தக் காலக்கட்டத்துல வேலை இல்லா திண்டாட்டம் அப்படிங்குறது மிகப் பெரிய ஒரு ஒரு புயல் மாதிரி பரவிட்டு இருக்கு மக்கள் கிட்ட. படிச்சுட்டு வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் புலம்பல்களை கேக்கும் போது மனசுக்கு ரொம்ப நமக்குள்ளேயே ஒரு வேதனைகள் இருக்கும். ஏன் படிச்சு முடிச்சு வேலை கிடைக்கலை? நமக்குள்ளேயே அதுக்கான கேள்விகளும் பதில்களும் நம்பகிட்டயே தான் இருக்கு. ஏன் படித்த உடன் வேலை கிடைக்கவில்லை? அதற்கேற்ற திறமைகளை நாம் வளர்த்துக் கொள்ளவில்லை. நிறுவனம் உங்க கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்விக்கான பதில்களை நீங்க தேடுனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஒரு நல்ல வேலையில போய் உங்களால அமர முடியும். நிறுவனங்கல் நீங்களே ஒரு company ல நம்மளே ஒரு ஒரு முதலாளியாக இருக்கோம் அப்படின்னா அந்த சரியான வேலைக்கு சரியான நபரை அமரத்தணுங்கிறதுக்காக அதுக்கான பரீட்சைகள் இது எல்லாமே வைப்பாங்க. so எல்லாருமே எல்லா company யுமே அது தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய நிறைய sectors வந்து இருக்கு. வேலையில நம்ப~நமக்கு புடிச்ச துறைகளையும் நம்ம choose பண்ணியும் போலாம். IT sectors இருக்கு. banking sectors இருக்கு. MNC companies இருக்கு. இந்த மாதிரி நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. so நிறைய companies சும் இருந்துட்டு இருக்காங்க. product based company service based company சொல்லி இருக்காங்க. so நமக்கு எதுல ஆர்வம் அதிகமா இருக்கோ அதுல நம்ம கவனத்த செலுத்தினோம் அப்படின்னா கண்டிப்பா அது எவ்ளோ பெரிய கடினமான ஒரு வேலையா இருந்தாலும் நம்மளால சுலபமா அந்த வேலையை வந்து வாங்கிட முடியும் உங்களுக்கு name குடுக்காத காரணத்~காரணம் கூட நமக்கு வேலை கிடைக்காதத்துக்கான ஒரு காரணமா இருக்கும். so என்னைக்குமே learnings மட்டும் தான் நமக்கு earnings அ குடுக்கும். so அதாவது learnings அப்படிங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். so அது இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்மளால earn பண்ண முடியாது. so நம்ப இப்போ இருக்கக் கூடிய இளைஞர்கள் எல்லாருமே learning ல வந்து கவனம் செலுத்துனாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட வாழ்க்கையில அவங்க நினைச்ச இலக்குகளை வந்து கண்டிப்பா நிச்சயமாவே அடைய முடியும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் அரசாங்க வேலைக்கு தான் போயே ஆகணும் அப்படிங்குறதை ஒரு லட்சியமாவே வெச்சுருக்காங்க. அதுக்காக கடினமா உழைக்கிறாங்க. இரவு பகல் பாராம உக்காந்து கஷ்டப்பட்டு படிச்சுட்டுருக்காங்க அவங்க எவ்வளவு தூரம் கடினமா உழைக்கிறாங்களோ கண்டிப்பா அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். வேலை அப்படிங்கறது நம்மளோட வாழக்கையோட அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போறது அந்த வேலை தான். so நம்ப வேலைக்கு போய் சம்பாதிச்சா மட்டும் தான் நமக்கு புடிச்சதை car ரா இருக்கட்டும். car வாங்க முடியும். வீடு கட்ட முடியும். எல்லாமே நமக்கு தேவையான நம்மளோட அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யுறது எல்லாமே வருமானம் மட்டும் தான். இல்லேன்னா சம்பளம். so ஏதுவா இருந்தாலும் நம்ம company க்கு வேலைக்கு போனா மட்டும் தான் நம்மளோட உணவுக்கோ~உணவுக்கா இருக்கட்டும், நம்பளோட நம்பளோட dressings க்கு எல்லாத்துக்குமே இது தான் நமக்கு ரொம்பவே helpful லா இருக்கும். இந்த காலக்கட்டத்துல ஏன் மக்கள் எல்லாரும் வேலை வேலை வேலை வேலை வேலையை மட்டுமே தேடிப் போறாங்க. ஏன் மக்கள் யாருமே சொந்தமா தொழில் தொடங்க மாட்டுறாங்கன்னா தொழில் தொடங்கும் போது நமக்குள்ள நிறைய risk எல்லாமே இருக்கும். but நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்னா நமக்கு அங்க எந்த risk குமே கிடையாது. மாதா மாதம் அந்த தேதி ஆயிருச்சு அப்படின்னாலே நம்மளோட account ல மாதா மாதம் வரு~சம்பளம் வந்து credit ஆயிடும். but நம்ப ஒரு தொழில்

அதனால் தான் மக்கள் எல்லாருமே வேலையை தேடி போயிட்டு இருக்காங்க. வேலைகளில இரண்டு வேலைகள் இருந்தாலும் அரசாங்க வேலை, தனியார் வேலை என்று இருந்தாலும் பெரும்பாலான மக்கள் அரசான`அரசாங்க வேலையை தான் விரும்புறாங்க. தனியார் வேலைகளை யாருமே விரும்புறது இல்லை. மக்க~மக்களே நீங்க உங்களோட திறமையை மட்டும் வளர்த்துக்கோங்க. இந்தக் காலக்கட்டத்துல மக்கள் எல்லாருமே அரசாங்க வேலைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையவே பாதி பேர் அர்ப்பணிச்சுருக்காங்க. அதுலேயும் நிறைய பேர் வந்து okay இது தான் என்னோட லட்சியம் இது தான் என்னோட வாழ்க்கையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்க்கையே அ~அர்ப்பணிச்ச பாதி பேர் இந்த உலகத்துல இருந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அரசாங்க வேலைக்கு பத்து லட்சம் பேர். ஆயிரம் vacancy தான் government வந்து release பண்றாங்க. ஆனா ten lakh members வந்து அந்த job க்கு மட்டுமே apply பண்றாங்க. ஒவ்வொரு ஜா~வேலைக்குமே இந்த மாதிரி தான் apply பண்ணிட்டுருக்காங்க. நமக்கான போட்டி போட்டியாளர்கள் வந்து அரசாங்க வேலையில ரொம்ப அதிகமா இருக்காங்க. so அதையும் தாண்டி நம்ம அதுல ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளோட கடினமான உழைப்பு இருந்தா மட்டும் தான் அதுல நம்ம ஆயிரம் பேத்துல ஒருத்தாரா நம்மளால இருக்க முடியும். ஏன் வேலை வேலை வேலை வேலை. இந்த வேலையில அப்படி என்ன தான் இருக்கு? நம்ம ஏன் வேலை நம்ம ஏன் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் யோசிச்சு, யோசிச்சுருக்கீங்களா என்னைக்காவது? நம்ம ஏன் வேலைக்கு போகணும்? சம்பாதிக்கனும். அதுக்காக நம்ம வேலைக்கு போய் தான் ஆகணும். சரி, இதை விட்டா வேற வழியே கிடையாதா? நம்மளோட வாழ்க்கையில வருமானம் ஏன் வருமானம் சம்பாதிக்க வேற வழியே கிடையாதா? நம்ப வேலைக்கு போய் தான் ஆகணுமா? இப்போ ஒரு சிலர் வந்து நிறைய பேர் வந்து இப்போ நிறுவனத்துல இருந்தும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் காலக்கட்டத்துல இப்போ கொரோனா காலக்கட்டத்துல நிறைய பேர் வந்து இப்போ வீட்டுல இருந்தே வேலை செஞ்சுகிட்டு இருக்காங்க. வேலைங்குறது நமக்கு எந்த வேலையா இருந்தாலும் நமக்கு நிரந்தரம் கிடையாது. நம்மளோட இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் வளர வளர நம்பளும் அதற்கு ஏற்ற மாதிரி நம்ப~நம்பளோட அறிவுகளை நம்ப வளர்த்துக்கொண்டே ஆகணும். இப்போ கூட புதுசா வந்து chat GPT வந்துச்சு. அது google க்கு ஒரு மிகப் பெரிய ஒரு விஷயத்தையவே தாக்கத்தை ஏற்படுத்திச்சு.

கண்டிப்பா நம்பளால ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போக முடியும். நீங்க ஒரு சிலர் வந்து நான் வேலைக்கு போறேன். ஆனா என்னோட வரு~சம்பளம் ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களோட திறமைகளை வளர்த்துக்கோங்க. இதுக்கு அப்புறம் இந்தியா எதை நோக்கி போகப் போகுது? full லா artificial intelligence தான் வரப் போறாங்க. so அப்போ அது அதுக்கான machine languages machine codings இது சம்மந்தப்பட்ட படிப்புகள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கத்துக்கோங்க. புதுசா இப்போ செய்திகள் news லாம் பாருங்க. நிறைய informations நிறைய தகவல்களை சேகரிங்க. இது வந்து உங்களோட வாழ்க்கையை நல்ல ஒளிமயமா மாத்தும். ஆ~ஆக்குவதோடு மட்டுமில்லாம உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பையும் பெற்று தரும். நல்லா திறமைகளை வளத்துக்கோங்க. நல்ல வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். நன்றி, வணக்கம்.

அஞ்சு நாலாம் class படிக்கும்போது இந்த ஓலமட்ட இருக்குதுல, அந்த ஓலமட்ட வச்சு அதுல bat செஞ்ச அஹ் அப்போ Pepsi ball நு உண்டு. அந்த ball ல cricket விளையாடுவோம்.

அதுக்கு அப்புறம் மர bat போனதும் மாவு bat கொண்டுவந்து அந்த bat வாங்கி விளையாண்டோம். அப்போ full ஆஹ் Pepsi ball தான் ஆனா bat மட்டும் மாறிக்கிட்டே இருந்துச்சு, மர bat ஹம் மட்ட ஓல ஓலமட்டஅந்த bat அஹ் அதுக்கு அப்புறம் மாவு மாவு bat அப்டி இபுடின்னு plastic bat உ அப்டி இப்புடின்னுவிளையாடிகிட்டு இருந்தோம். tenth வரைக்கும் அப்டிதான் விளையாடிகிட்டு இருதோம். original bat நாங்க பாத்ததே கெடையாது. full ஆஹ் இப்புடி பட்ட bat லதான் cricket விளையாடிக்கிட்டு இருப்போம்.

அப்புறம் cricket அஹ் school ல cricket சேர்ந்த அப்புறம் வந்து, எங்கள வந்து கொஞ்சநாள் team ல யாத்ததே இல்ல நாங்க பந்து பொருக்கி போட்டுக்கிட்டு தண்ணி எடுத்து குதுக்குறது அபுடிதான் நடந்தோம். அதுக்கு அப்புறம், ஒரு நாள் வாய்ப்பு தந்தாங்க cricket விளாடக்கு அதுக்கு அப்புறம் நாங்க வந்து நல்ல விளையண்டோம். எங்கள team ல எடுத்தாங்க ஒரு ரெண்டு பெற team எடுத்தாங்க. நாங்க அதுக்கு அப்புறம் team ல நல்லா விளையாண்டோம். நாங்க இருந்த team ல ஆஹ் last வரைக்கும்அதே team ல விளையாடிட்டு இருந்தோம். அப்போதான் நாங்க, original bat ஹே பாத்தோம் original bat உம் ball உம் correct

school team ல சேந்ததுக்கு அப்புறம் தான் correctball வச்சு தான் விளையாட தொடங்குனோம். அதுக்கு அப்புறம் நல்ல விளையாடி ஊருல எல்லாருக்கும் சொன்னோம், இப்புடி நாங்க எல்லாரும் cricket இந்த club ல சொல்லி bat லாம் வாங்கித்தாங்க அப்புறம், சுதந்திர விழாக்கு club ல இருந்து எங்களுக்கு வந்து criketball உம் bat உம் வாங்கித்தந்தாங்க அதுக்கு அப்புறம் full ஆஹ் carrot ball carrot bat தான்விளையாடியது. அதுக்கு அப்புறம் ஒரு விள தோப்பு உண்டு தோப்பலாம் ready பண்ணி ஊருல உள்ள அன்னமாருங்க யெல்லாம் சேந்து ready பண்ணி, நீங்க விளையாடுங்க அப்டீனு சொல்லி, ஒரு பெரிய தோப்பு போம் இவங்க வந்து நல்லா விளையாடியாந்து support பண்ண சொல்லி ஊருல army ல இருந்து நெறைய அண்ணனுங்க வந்து army shift work பண்ணி அவங்கெல்லாம் சொல்லி,

cricket விளையடுறவங்களுக்கு cricketvollyball அப்படிலாம் ready பண்ணி தந்தாங்க நாங்களும் நல்லா full ஆஹ் cricket விளையாண்டோம் full effort குடுத்து நல்லா pratice எடுத்தோம் காலைல விளையாடுவோம், evening விளையாடுவோம். school க்கு போய்ட்டு வந்த ஒடனே cricket தான் tuition க்கு போறோமோ போலையோ cricketground க்கு நாங்க correct ஆ போயிருவோம் காலைல, evening, அதுக்கு அப்புறம் அடுத்து வெளியூருக்குகெல்லாம் match க்கு போனோம். guest லாம் இறக்கி நாங்க நெறைய பேர் வந்து தூரம் நாலே வீட்டுல விடமட்டாங்க. சின்ன பசங்க எங்கேயாது போய்ருவானோ இல்ல காணாம போய்ருவானோனு விடல அப்போ ஒரே ஒரு அண்ணே அஹ் அந்த அண்ணே அஹ் ஊருல இருந்தாங்க, அந்த time ல அவங்க leave அப்ப சொன்னங்க எல்லாருகிட்டயும் போய்,

full ஆஹ் full pratice தான் நல்லா நல்லா விளாடுவாங்க அப்டினா ஆஹ் விளையாட்டுலே நல்லா புடிச்சதுனா cricket தான் இப்போமோ cricket நல்லா விளையாடுவோம். என்னக்கு அப்புடியே இருக்கு விளையாட்ட அதுக்கு அப்புறம் வெளியூரு match கலாம் போன்னோம் அப்டி இப்புடி நல்ல விளையாண்டோம். அடுத்த school day க்கு cricket ல இறங்குனோம். college ல cricket விளையாடுவோம். அப்டி இப்புடின cricket நல்லா விளையாண்டோம். அதுக்கு அப்புறம் இப்போம் அந்த club இருக்கு ஆனா இப்போ நாங்க போறதுகெடையாது இப்போ வேற பையன் மாருலாம் அதுக்கு அப்புறம் நாங்க நாங்க வந்து அங்க விளையாட போறது வந்து வேற சின்ன பையன் மாறுங்க விளையாட தொடங்குனாங்க அதுக்கு அப்புறம் அண்ணா மாறுங்கவேலைக்கு போய்ட்டாங்க. ஏதாச்சும் function னா மட்டும் தான் வருவாங்க. அதுக்கு அப்புறமா தலைகீழ ஆச்சு சும்மா இந்த வாங்கி வச்ச bat லாம் குடிச்சிட்டு வந்து விளைடுனா ஊருல உள்ள பெரிய பசங்க சும்மா விளையாடியும் அங்கஅந்த ground ல குடிச்சிட்டு bottle ஓடைக்குறதுக்கும் அப்டி இப்டினு தலை கீழ போய்ட்டு. நாங்க ஞாயித்து அங்க இப்போ விளையாடியது கெடையாது. வேற பசங்க இருந்த கூட்டிகிட்டு பக்கத்து ஊருக்கு match க்கு போயிருவோம். அப்டி இப்போவோம் நாங்க cricket விளையாடிகிட்டு இருந்துதோம். ஆஹ் நல்லாபுடிக்கும் cricket னா உண்மைய சொல்ல போன்னா இது உயிர் மாதிரி தான் நாங்க ரொம்ப நேசிச்சோம். cricket அஹ் அடுத்த அஹ் வெளியூருல இருந்துலாம் ஒரு stage வந்தததுமே நாங்களே சொந்தமா bat அஹ் bat ஹம் வாங்க தொடங்கிட்டோம். எப்டி வாங்கணும் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சுருச்சு வெளியூரலாம் order போட்டு singaporemalaysia அங்கெலாம் order போட்டு originalbat லாம் விளையாண்டோம், அதலாம் ஒரு காலம். இப்போவும் இப்ப வந்து order லாம் போடுறது கெடையாது நேர மார்த்தாண்டம் ஒரு ஊரு உண்டு அங்க sports கடை famous நெறைய இருக்கு அங்க Kerala ல இருத்தலாம் bat அங்க இருந்து export ஆகும் அங்க போய direct ஆஹ் bat bat வாங்குவோம் super ஆஹ் இருக்கும் அங்க bat cricket லவே bowling batting நா வந்து all round அஹ் சிலவங்க வந்து, வந்து நெறைய பேர் வந்து all round தான் சில பேர் bowling மட்டும் தான் வரும் சில பேருக்கு batting மட்டும் தான் வரும் இது ரெண்டுல எதாவது ஒன்னு கண்டிப்பா ஒரு player க்கு தெரிஞ்சுருக்கனும். எனக்கு வந்து batting உம் வரும். bowling உம் வரும். ரெண்டுமே நா வந்து விளையாடுவேன். ஆஹ் jolly ஆஹ் போயிட்டு இருந்துச்சு இப்பவும் உம் sunday ஆனா காலைல வந்து ஆறு மணிக்கு cricket விளையாடபோவோம். எட்டு மணிக்கு வருவோம் அடுத்து பத்து மணிக்கு match போவோம் ஒரு மணிக்கு வருவோம், அடுத்து மூணு மணிக்கு போவோம். night ஆறு மணிக்கு வருவோம் நல்ல cricket match தான் ஞாயித்து கிழமை மட்டும் அப்படி இபுடின்னு நல்ல போயிட்டு இருக்கு வேலைக்கு போன அப்புறம் எதுவுமே கெடையாது. அப்புடியே தூக்கிபோட்டுரவேண்டியதான் dearcomrademovie மாதிரி அதெலாம் தூக்கி போட்டுட்டுதான் போனும் bat மாதிரி ஒதிக்கி வைக்க மாட்டேன். எதாச்சும் சின்ன பசங்க கிட்ட எல்லாத்தையும் எடுத்து குடுத்துருவேன். நீங்க விளையாடுங்க தம்பினு அப்டி சொல்லிருவோம்.

அவ்வளோ speed ஆஹ் வரும் ball. அதுக்கு first cricket அநேசிக்கணும் நேசிச்சாதன் cricket விளையாடவரும். first அஹ் இவ்ளோ speed ஆஹ் வருது ball வு இது எப்டி நம்ம மேல பட்டுருமோ, தலைல பட்டுரோமோ, வைத்துல அடி பட்டுருமோ, அப்புடின்னு என்னைக்குமே நினைக்ககூடாது. எவ்வளோ speed ஆஹ் வந்தாலும் அத கைல அத தடுக்குற கை ல bat மாதிரி ஒரு கம்பு மாதிரி, அத வச்சுதான் அடிக்கணும் நெறைய பேர் இதுனால தன பயந்து போமாட்டங்க நம்ப பயபுடவே கூடாது. எனக்கு தெரிஞ்எல்லாம் நூத்து ஐம்பது கிலோ நூத்து ஐம்பது hmph speed ல வரும்.

close ல நிப்பாங்க stumb கிட்ட அப்போ நீ விட்டுட்டேனா அவனுக்கு தான் அடிபடும். ஆனா, அத correct ஆஹ் புடிப்பான் அதான் keeper அதான் cricket என்ன சில ball யெல்லாம் அறியாமலே வந்து தலைல வந்து படும், அதல்லாம் worry பண்ணிக்ககூடாது. அதோட விளையாட்டுவிட்டுரக்கூடாது. அவ்ளோதான் நீ அப்போ நேசிச்ச last cricket திரும்பவும் ஆட்டத்துல இறங்கி விளையாடனும். அதான் cricket எல்லாருக்கும் ரொம்ப புடிக்கும் எனக்கு ரொம்ப புடிக்கும் cricket.

என்ன ஒரு வாரம்மா ஆளையே கானம் எங்க போயிருந்த? tour போயிருந்தியா எப்டி என்ட சொல்லவே இல்ல எங்கலாம் போன? அப்படியா எப்டி போனீங்க family full லா போனியா இல்ல நீ solo tour போனியா இல்ல எப்டி? என்ன சொல்ற ஆக்ராக்கெல்லாம் போனியா? அப்ப தாஜ்மஹால்லாம் பாத்திருப்பியே? பரவாலையே செம்மையா இருக்கு ஆமா family யோட போனோம் சொன்ன எப்டி family யோட எப்டி போன public bus லயா இல்ல private அப்டி போனியா?

பரவா இல்லையே இது super ரா இருக்கு சேரி ஆக்ராகு போனியே தாஜ்மஹால் பத்தி சொல்லு பாப்போம், எனக்கு கேக்கணும் போல ஆசையா இருக்கு. அப்படியா ரொம்ப அழகா இருக்கும்ல தாஜ்மஹால்லு. எவ்ளோ எவ்ளோ நேரம் சுத்தி பாக்க time குடுத்தாங்க. என்னப்பா சொல்ற. தாஜ்மஹால் white colour ல மட்டும்தான் இருக்கும் வேற வேற colour னா எப்டி? ஆமாப்ப. ஆனா, தாஜ்மஹால் வந்து ரொம்ப அழகா இருக்கும் நா கேள்விப்பட்ட படி ஆனா தாஜ்மஹால் வந்து அதுல நிறையா வந்து பாக்குறமாரி நிறைய விஷயங்கள் அதெல்லாம் இருக்கும்மமே அங்க என்ன என்ன இருந்துசு உள்ள. கல்லறை அவுங்கலாம் பக்கதுல போயி பாக்க விட்டாங்களா எப்டி. தாஜ்மஹால் உள்ள வந்து photo videos லாம் எடுக்கலாமா? ஆனா நா கேள்வி பட்டப்படி தாஜ்மஹால் வந்து வெளிய தான் எடுக்கணும் அபடிங்குறாங்க ஒருவேள உங்க travels ல இருந்து special pass எடுத்துட்டு கூட்டிட்டு போயிருப்பாங்ளோ என்னவோ? ஆமா நா வந்து கேள்வி பட்டப்படி நீ தாஜ்மஹால் வந்து யாரு உள்ள போனாலும் தாஜ்மஹால் பத்தி சொல்றதுக்கு நிறையா பேரு இருபாங்கலாமே அப்படி யாராச்சும் வந்தாங்களா உங்களுக்கு. அப்படியா சரிப்பா வேற என்ன என்ன இடம்லாம் போன. சாப்பாடு செமையா இருந்துச்சா என்ன cusion ன்னு இந்தியன் அந்த மாரி இருந்துச்சா இல்ல north style அந்த மாறி இர்ந்துச்சா. நிஜமாவா நம்ம ஊருல விக்குற இட்லி தோசைய விடவா அங்க செம்மையா இருந்துச்சு. என்ன என்னமாரி சாப்பாடு புதுசா try பண்ணா அங்க வந்து இந்த மாறி இட்லி தோசை அந்தமாரி தான் இருந்துச்சா இல்ல noodles அந்த மாரி தான் இருந்துச்சா. அப்போ நீ சாப்பாடு super ரா இருக்கும் சொல்ற அப்போ நிறையா காசு இருக்கும்லடி ரொம்ப இது காசு அதிகம்மா செல்லவு பன்ற மாரி தான இருக்கும். இது ரொம்ப நல்ல நல்ல ஒரு method டா இருக்கே அவங்களே கூட்டிட்டு போயி அவுங்களே இது பண்ணி அப்போ room லாம் என்ன பண்ணுவிங்க? அதுவும் அவங்களே குடுதுருவாங்களா? இல்ல நீங்க வந்து செலவு பண்ணி போவிங்களா? பரவாலப்பா five star hotel வர book பண்ணி குடுத்தாங்களா நா five star hotel க்குள போ போனதே இல்ல நீ போனதும் five star hotel எப்டி first time போனியா இல்ல எப்டி நல்லா இருந்துச்சா five star hotel. ஆனா five star hotel ல வந்து இப்போ நம்ம சின்னதா எதும் coffee tea குடிக்கணும்ன கூட two hundred கிட்ட கூட சொல்லுவாங்களா அதுவுமே அவுங்க சிலவு பண்ணி கூடுபோரங்க அது ரொம்ப அஹ் எல்லா ரொம்ப காசு அதிகமா வாங்குவன்களோ இந்த travels ல. பரவா இல்லப்பா இது ரொம்ப cheap வும் இருக்கு ரொம்ப நல்ல இதுவாவும் இருக்கு சேரி அப்போ வேற அங்க போயி நீ எதுவும் purchase லாம் பண்ணியா ஆக்ராலா வேற என்ன things லாம் அங்க புதுசா இருந்துச்சு. ஆமாப்பா நானும் கேள்வி பட்ருக்கேன் அங்கலாம் நம்ம நம்மல மாரி இப்போ நம்ம வந்து right side saree ல கட்டுனம்னாஅவுங்கலாம் வந்து left side ல கட்டுவாங்கலாம் அப்படியே ரொம்ப புதுசா இருக்கும்மா நம்ம அங்க போயி பாக்குரப்பவே நீ எப்படி இங்க இருக்க மாறியே அங்க dress போட்டு போனியா இல்ல.

பரவா இல்லையே super சேரி ஜம்மு அன் கேஷ்மீர் அந்த side அங்க போனியா அங்க ரொம்ப cool லா இருக்கும். அப்டினுலாம் சொல்லுவாங்களே நீ போன ஊருல வந்து எப்படி climate லாம் எப்படி இருந்துசு. நிறையா இடம்மா எங்க எங்க போனிங்க சொல்லு பாப்போம் ஒன்னு ஒன்னா. ஆமாப்பா இந்தியா gate கேள்விப்பட்ருக்கேன் அது எங்க இருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சா பாக்க. கோவா போனீங்களா செம்மையா இருக்கும்மாமே அங்க beach லாம் நிறையா இருக்கம் beach லாம் எப்படி இருந்துச்சு கோவால. ஆமாப்பா ஆனா நிறைய பேரு சொல்லுவாங்க இப்போ இங்க இருந்து கோவா போனும்னா நிறையா செலவு ஆகும் food அங்க தங்குற இடம் அங்க சுத்தி பாக்குற இடம்லாம் நிறையா செலவு ஆகும் சொல்லுவாங்களே அப்படியா? அப்படியா sea food லாம் உனக்கு ஒத்துக்கும்மா sea food னா எப்படி இப்போ நம்ம இங்க சாப்படற மாரி fish அது மாறி அதானே sea foods லாம். ஆனா அதுலாம் சரிதான்பா இப்போ sea food லாம் சாப்டறது safe பா அது என்ன என்ன இருக்கும்மோ அதுலாம் safe safe தான்னா சாப்டறது. பரவா இல்ல ஆனா நீ போனது பாத்தா இப்போ எனக்கும் ஆசை வருது நீ அந்த as travel பத்தி என்னனு கொஞ்சம் சொல்ற்றியா அவுங்க எப்போ எபோதுல இருந்து இருக்காங்க எப்போ start பண்ணாங்க. சேரி okay பா நீங்க வந்து பதினாலு பேரு போனிங்கனு சொன்னிங்க எப்படி bus மாரி போன்னின்களா இல்ல tempo van மாரி போனிங்களா இடம்லாம் correct பாத்துச்சா இல்ல இடிக்கி முடிக்கி அப்படிபோனிங்களா. பரவா இல்லையே flight ticket வேற அவுங்களே book பண்ணி குடுத்துருக்காங்க ஆனா ஒரு head க்கு வந்து ஆனா thousand தான் வாங்கிருக்காங்க இது ரொம்ப super method இருக்குல எப்படி இவுங்க ரொம்ப இவ்ளோ cheap வந்து இப்படி பன்றாங்கனு ஒன்னும் தெரியலையே. ஆமாப்பா. எனக்கும் இப்ப நீ சொன்னதுலாம் பாத்து ரொம்ப ஆசையா இருக்கு நானும் போயி என் family கிட்ட போயி சொல்ல போறேன். சேரிப்பா. நான் இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன் வீட்டுக்கு போயிட்டு என் family கிட்ட எல்லாருக்கும் discuss பண்ணிட்டு நா உனக்கு phone பன்றேன் okay வா. ஆஹ் சேரிப்பா. நீ அனுப்பி வை நா வந்து இப்போ கெளம்புறேன் okay வா bye. ஏய் சந்தியா எப்படி இருக்க ஏய் ஷெரின் எப்படி இருக்க பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு நான் ர~ நல்லா இருக்கேன் நீ எப்படிருக்க